so வெறும் லவ்வ வச்சே இந்த உலகத்துல இருக்க எல்லா வலிகளையும் சரி பண்ணிடமுடியும் எல்லாருக்கும் அன்பையும் காதலையும் மட்டும் கொடுங்க next இந்த book ஓட sixth chapters